கீழ வந்து அ பூத்தொட்டில வந்து சின்ன சின்ன பிளான்ட் வச்சுருக்காங்க.

ஃபிரெண்ட்ல வந்து ஓடு போட்ட மாரி ஒரு பிரவுன் கலரு என்ட்ரன்ஸ் இருக்கு மேல வானம் இருக்கு.

வண்டியிலிருந்து லைச் வந்து தெரியிது. இந்த எடோ வந்து கொஞ்சோ இருட்டா இருக்கு.

இந்த இங்க ஒரு ஒயிட் கலர் டேபிள் ஒன்னு இருக்கு.

ஒரு பில்டிங் ஒன்னு இருக்கு அந்த பில்டிங்ல அவுட்டோர் ஏ_சி மாட்டிருக்காங்க.

இங்க ஒரு ஸ்டேஜ் போட்ருக்காங்க பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து பில்டிங்ஸ் ஓட செட்டிங்ஸ்ஸு .

இங்க ஒரு பெரிய கொம்பு ஒன்னு இர்க்கு கீழ புல் தரெல இருக்கு.

அ மேல ரோல வந்து லட்டு இருக்கு.

அந்தக் கல்லுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

ஒரு ஏரோப்ளேன் ஒன்னு நின்னுட்டு இருக்கு.

இங்க ஒரு மரத்தோட தண்டு தெரியிது பெருசா பக்கத்ல ஒரு இ_பி பாக்ஸ் மாரி ஒரு பாக்ஸ் இருக்கு.

அதுக்கு கீழ வந்து முட்டிக்கால் போட்டுட்டு ரெண்டு கைய பின்னாடி வச்சிட்டு ஒருத்தரு அ உக்காந்துட்ருக்காரு.

ரோஸ் செடி இருக்கு பிளாக் கலர் கவர்லியு வச்சுருக்காங்க.

கார்னர்க்கு மேல ரூஃப்ல வந்து ஒரு அவுட்டோர் இருக்கு ஏ_சியோட அவுட்டோர் கீழ ஒரு ஒயிட் கலர் ஜீப் நிக்கிது.

கூல் ட்ரிங்ஸ் எல்லா இருக்கு இங்க ரெண்டு பேர் நின்னுட்டிருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஐஸ் பாக்ஸ் இருக்கு உள்ள ஒரு ஃபிரிட்ஜ் இருக்கு.

அ புல் தரைல அங்கங்க சின்ன சின்ன மரங்களிருக்கு.

இது வந்து பே அந்த பாக்ஸ்க்கு நடுவுல கிளியரன்ஸ்ன்னு போட்டுட்டு.

தண்ணி ஓரமா கரையோரமா கரை இருக்குது.

பெரிய தூணு இருக்குது ரவுண்டு .

இந்த எடத்துல கூட நறைய இருக்கு மேட் இருக்கு.

அது பின்னாடி ஆஷ் கலர் காரு .

இங்க ஒரு டூ . வீலர்ல ரெண்டு பேர் போயிட்ருக்காங்க.

சீலிங் ஃபேன் ஒன்னு மாட்டி இருக்காங்க டேபிள் ஃபேன்னு வால்ல மாட்டி இருக்காங்க.